ஒரு பக்கத்துல ஸ்சொட்டர் தொங்குது இன்னொரு பக்கத்துல பேண்ட் எல்லாமே தொங்குது.

அதுக்கு ரெண்டு ஆப்போசிட்லியுமே நெறைய டீ செடிங்க இருக்குது.

அதுக்கு இப்ப ஆப்போசிட்ல வந்து ஒரு சின்னதா ஒரு செவுரு மாறி கட்டிவச்சிருக்கறாங்க.

அந்த வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு மரம் இருக்குது. ஒ ஒரு வீட்டுக்கு ஆப்போசிட்லா இன்னொரு மரம் இருக்குது.

மஞ்ச கலர்ல ஒரு கிளி இருக்குது பச்சை கலர்ல ஒரு கிளி இருக்குது.

அத சுத்தி கம்ப் போட்டு கட்டி வச்சிருக்குறாங்க.

அது நிக்கறதுக்கு குச்சி போட்டு வச்சிருக்கறாங்க.

அதுக்கு பின்னாடி இன்னொரு பையன் ஓட்றான்.

தரையில ரெண்டு ஆப்போசிட்லையும் தரையில ஃபுல்லா புல்லா இருக்குது.

ஒரு சின்ன கடல் மாறுருக்குது.

அந்த கேட் வந்து பிரவுன் கலர்ல பெயிண்ட் அடிச்சுருக்கறாங்க.

ஸ்டெப்ஸ் ஏரி ரைட்லையு ஒரு வழி போகுது லெஃப்ட்லயு ஒரு வழி போகுது.

காம்பவுன்ட்கு வெளிய நெறைய மரங்கள்ருக்குது.

அதுல மணி ஆரே கால்னு காட்டுது.

அங்க நெறைய ஃப்ரூட்ஸ் வெச்சிருக்குறாங்க. பக்கத்துல பனானா இருக்குது.

தரையில நடக்கற வழியில மட்டும் மெரூன் கலர்ல கல்லு வெச்சிருக்கராங்க ரெண்டு ஆப்போசிட்லூமே ஃபுல்லா புல்லா இருக்குது.

அதோட மூக்கு செவப்பு கலர்ல இருக்குது அதோட ஒரு கண் தெரியுது.

அந்த பறவ வந்து ப்ளூ கலர்லையு பிளாக் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது.

பாறைல அங்கங்க ஒவ்வொரு செடி வளர்ந்துச்சிட்டுருக்குது.

ஒரு மள்ளிக கட இருக்குது மள்ளிக கடைல நெறைய பொருள்லெல்லா வச்சுருக்குறாங்க அந்த கயிறுல எல்லா பொருளும் தொங்க வச்சுருக்குறாங்க.

கோயிலுக்கு நெறைய ஸ்டெப்ஸ் ஏறி போற மாரிருக்குது.

ஒரு பெரிய போடு போட்டுருக்றாங்க மஞ்ச கலர்ல .

அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்டி நின்னுட்டு இருக்குது.

தரையில வந்து டைல்ஸ் ஒட்டி இருக்குறாங்க அங்கங்க டைல்ஸ் ஒட்டிருக்காங்க அங்கங்க பச்ச கலர்ல புல்லு வளர்ந்திருக்குது.